அந்த யோகா சென்டர் பேரு கிருட்டி யோகா .

அது ஒரு இரும்பு கம்பி மேல வச்சிருக்காங்க.

ஃபுல்லா பிளாக் கலர் கேட்டா இருக்கு.

இது ஒரு யோகா சென்டர் .

சுத்தி ஒரே மரங்களா இருக்கு.

இது ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல எடுத்த ஃபோட்டோ .

எல்லாருமே கைய சீஸ்னு சொல்லி நிக் --

சைடுல ஸ்கிரீன் மாரி ரெண்டு கீழ வச்சிருக்கா.

அதுல கேள்ஸ் மட்டும் மூணு பேர் இருக்காங்க.

அந்த பார்க் சுத்தி மணலா இருக்கு.

வாசல்ல ஒரு கேட் மாரி இருக்கு.

நடுவுல புத்தர் உக்காந்துருக்க மாறி இருக்கு.

இந்த ஃபோட்டோல இந்த கோபுரம் மட்டு நல்லா ஹைட்டா தெரியுது.

இந்த ஃபோட்டோல நிறைய ஸ்வீட்ஸ்ச அடுக்கி வச்சிருக்காங்க லைன் பை லைனா .

இந்த மண்டபத்துல நறைய சேர்ஸ போட்டு அடுக்கி வச்சிருக்காங்க லைனா .

அதுல நிறைய பேர் முக்காடு போட்டுட்டு இருக்காங்க தல மேல.

சைடுல நெறைய புல்லு செடி மரோலா இருக்கு.